ஆவியாதலை பாதிக்கும் காரணிகள் ஆவியாதல் ஒரு மெதுவாக நடைபெறும் நிகழ்வு மேலும் அதில் திரவத்தின் புறப்பரப்பில் மட்டுமே நிகழ்வதாகும் உறைதல் குளிர்சாதனப் பெட்டியின் அதிக குளிர் பகுதியில் வைக்கப்பட்ட நீர் மேலும் குளிர்ந்து உறைந்த பனிக்கட்டியாக மாறுகிறது இதில் திரவ நிலையில் இருந்த நீர் திண்ம நிலை நீராக அதாவது பனிக்கட்டியாக மாறுகிறது பனிக்கட்டி உருவாகும் இந்நிகழ்வுகள் திரவ நிலையில் இருந்து திண்மநிலைக்கு மாறுவதைத் தவிர வேறற்ற வேறு எந்த மாற்றமும் எழுவதில்லை வேறு எந்த புதிய பொருளும் உருவாவதில்லை எனவே உறைதல் என்பது ஒரு இயல்பில் மாற்றமாகும் ஒரு திரவத்தினை குளிர்விக்கும் பொழுது அதன் துகல்கல் ஆற்றலை இழந்து அதனால் அதிர்வடைவதன் வேகமும் குறைகிறது துகள்களுக்கு

அது உயர்ந்து பனிக்கட்டியாகிறது உறைநிலையை அடைந்தவுடன் அனைத்தும் திரவமும் உறைந்து திண்ம நிலையை அடைந்தது திரவ நிலையில் இருந்து திண்ம நிலைக்கு பின் வரும் படத்தில் காணலாம் ஆவி சிறுமுதல் சமைத்த உணவு பதார்த்தங்களை மூடியுள்ள தட்டுகளை அகற்றும் பொழுது அதன் உள்பகுதி மூலம் நீர் தேகங்களை காணப்படுவதை பார்த்திருக்கிறோம் அல்லவா சூடான உணவிலே இருந்து நீராவி வெளியேறி மேலே ஏறுகிறது அவ்உணவினை மூடிய தட்டானது சூடான உணவினை விட குறைவான வெப்பநிலையில் இருக்கிறது அதனால் சூடான நீராவி மூலப்பொருட்கள் குளிர்ந்து தட்டில் மோதும் பொழுது தனது சக்தியை இழக்கிறது அதனால் அவற்றின் வேகம் குறைகிறது அதனால் நீராவியின் மூலப்பொருட்கள் ஒன்றை ஒன்றை ஈர்த்து நெருங்கி வருகிறது இறுதியாக நீராவி மூலப்பொருளுடன் இணைந்து நீராகிறது ஒரு வாயுவில் உள்ள மூலப்பொருள்கள் குளிர்வடையும் பொழுது அதன் ஆவி சுருங்கி நீர்மமாகிறது

வாயுநிலையை சுருக்கி நிர்மூலமாக்கும் நிகழ்விற்கு ஆவி சுருங்குதல் என்று பெயர் ஆவி சுருங்கிய பின் கிடைக்கும் திரவத்தினை வெப்பப்படுத்தி மீண்டும் ஆவியாக மாற்ற இயலும் எனவே ஆவி சுருங்குதல் என்ற நிகழ்வும் இயற்பியல் மாற்றம் நிகழ்வில் வாயுநிலையில் மூடக்கூடிய அமைப்பு வேறுமாதிரியும் திரவ நிலையில் உள்ள மூலப்பொருளின் அமைப்பு வேறு மாதிரி இருக்கும் எனவே ஆவி சுருங்குதல் இயற்பியல் மாற்றமே ஒரு வாயுவினை குளிர்வித்து நீர்மமாக்கும் நிகழ்விற்கு ஆள் சிறுவர் என்று பெயர் ஒரு திரவத்தினை வாயு நிலைக்கு வெப்பப்படுத்துவதன் மூலம் மாற்றம் நிகழ்விற்கு ஆவியாதல் என்று பெயர் பதனமாதல் சில வீடுகளிலே கற்பூரம் ஏற்றி வைப்பதை பார்த்திருப்பீர்கள் சில வீடுகளில் கொசுக்கள் வராமல் இருப்பதற்கு கற்பூரம் வைக்கப்பட்டிருப்பதை பார்த்திருப்பீர்கள் எப்பொழுதாவது கற்பூரம் உருகி திரவமானதை பார்த்திருக்கிறீர்களா அவ்வாறு நிகழ்வதை அல்லவா கற்பூரம் naphthalene போன்ற திண்ம பொருட்களை வெப்பப்படுத்தும் பொழுது திரவ நிலைக்கு மாறாமல் நேரடியாக வாயு நிலைக்கு மாறுகிறது இவ்வாறாக திண்ம நிலையிலிருந்து வாயுநிலைக்கு பொருட்கள் பதனமாதல் என்று பெயர்

பொருட்களின் இயற்பியல் இடமாற்றம் என்பது எரிபொருள் மாற்றமே என்று நாம் அறிவோம் ஆகையால் ஆவியாதல் கொதித்தல் ஆவி சுருங்குதல் உருகுதல் மற்றும் உறைதல் ஆகியவை வேதி வினை ஏதுமில்லை எனவே இவன் அனைத்தும் இயற்பியல் மாற்றங்களே படிகமாக்குதல் முன்பே குறிப்பிடவில்லை எனில் படிக மாறுதல் என்பது ஒருவிதமான இயற்பியல் மாற்றமே படியமாக்குதல் மூலம் கரைந்த நிலையில் உள்ள மாசுக்களை நீக்க முடியும் ஒரு சூடான கரைசேலில் இருந்து படிகங்களைப் பெற்று பெரும் படிகமாதல் என்று பெயர் கடல் நீரில் உப்புகள் கரைந்த நிலையில் இருப்பதையும் அவற்றை ஆவியாதல் மூலம் தூய்மைப்படுத்துதாலும் என்பதையும் நாம் அறிவோம் எனினும் ஆவியாதல் என்ற நிகழ்வு சிறந்த தூய்மைப்படுத்தும் முறை என்று சொல்வதற்கு இல்லை ஏனெனில் கரைந்த நிலை மாசுக்களை ஆயுதம் மூலம் நீக்க முடியும் மேலும் ஆவியாதன் மூலம் பெறப்படும் படிகங்கள் அளவில் சிறியதாக இருக்கும் படிகங்களை வடிவத்தையும் தெளிவாக பார்க்க இயலாது எனவே திண்ம பொருட்களை படிகமாக்குதலின் மூலம் தூய்மைப்படுத்தலாம் பெரிய படிகங்களை அதன் கரைசல்களில் இருந்து பெறவும் முடியும் படிகமாகுதல் என்பது ஒரு பிரித்தெடுக்கும் முறையாகவும் தூய்மையாக்கும் முறையாகவும் திகழ்கிறது வேதியியல் மாற்றங்கள் மாறுபட்ட வேதியலை புதிய பொருள் உருவாவதோடு வெப்பமும் ஒலியியோ வெளியூட்டப்பட்டோ அல்லது பொருள்களில் ஏதும் பொருளாக மாறுவதில் வேதியல் மாற்றங்கள் எனப்படும் இரும்பு துருப்பிடித்தல் பால் தயாரித்~தயிர்ராவுதல் எலுமிச்சை சாறுடன் சமையல் சோடா வரும் நிலை போன்ற செயல்கள் வேதியல் மாற்றத்திற்கு எடுத்துக்கட்டுகளாகும் நம் வாழ்வில் வேதியல் மாற்றங்கள் மிக முக்கியமானதாகவும் நம் அன்றாட வாழ்வில் நாம் பயன்படுத்தும் பெரும்பாலான பொருட்கள் வேதியியல் மாற்றங்களில் உருவானதேயே வேதியியல் மாற்றங்களின் முக்கியத்துவத்தினை எடுத்துரைக்கும் விதமாக பின்வரும் சில பயன்களைக் காணலாம் இயற்பியல் காணப்படும் இயற்கையில் காணப்படும் தாது உப்புக்களில் இருந்து பல தொடர்ச்சியான வேதியியல் மாற்றங்களால் படுகின்றன தொடர்ச்சியான பல வேதியியல் மாற்றங்களினாலும் மருந்துகள் தயாரிக்கப்படுகின்றன பல்வேறு வகையான வேதியியல் மாற்றங்களினால் plastic கள் soap கள் கலவை கட்டிகள் வாசனை திரவியங்கள் அமிலங்கள் காரங்கள் உப்புகள் மற்றும் இன்ன பிற பொருட்கள் போன்றவை தயாரிக்கப்படுகின்றன பல்வேறு வகையான வேதியியல் மாற்றங்களை ஆராய்ச்சி செய்வதன் மூலம் ஒவ்வொரு புதிய பொருளும் கண்டுபிடிக்கப்படுகிறது புதிய பொருட்கள் உருவாவதுடன் வேறு சில நிகழ்வுகளும் ஒரு வேதியல் மாற்றத்தின் போது எழுப்புகின்றன

பட்டாசு வெடிக்கும் பொழுது வெப்பம் ஒலி ஒலி மற்றும் விரும்பத்தக்க வாயுக்களால் வெளியிடப்பட்டு சுற்றுச் சூழலை மாசுபடுத்தும் என்பதை நாம் அறிந்ததே அதனால்தான் நம்மை பட்டாசுகளுடன் விளையாட வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறது நறுக்கிய ஆப்பிள் துண்டுகளை நாம் உடனடியாக உண்ணாமல் வைத்திருந்தால் அவை பழுப்பு நிறமாக மாறுவதை கவனித்திருப்பீர்கள் தோல் நீக்கி வைக்கப்பட்ட உருளைக்கிழங்கு அதே வெண்மை நிறத்தில் உள்ளதையும் மாறாக தோல் நீக்கி காற்றில் வைக்கப்பட்ட உருளைக்கிழங்கின் நிறம் மங்கியிருப்பதையும் வெட்டி வைக்கப்பட்டு கத்திரிக்காய் நிறம் மாறி இருப்பதையும் காண்கிறேன் அல்லவா புதிய பொருட்கள் உருவாவதலே இத்தகைய சில மாற்றங்கள் ஏற்படுகின்றன இவற்றை பற்றி உயர் வகுப்புகளில் படிக்க இருக்கிறீர்கள் இவை அனைத்தும் வேதியியல் மாற்றங்கள் எனக் கொள்ளலாம்

துருப்பிடித்தல் என்ற மாற்றம் இரும்பு பொருட்களை பாதிப்படைய செய்து நாளடைவில் அவற்றின் மெல்ல அழுத்திவிடும் பாலங்கள் கப்பல்கள் கார்கள் லாரியின் பாகங்கள் போன்ற உறுதியான பொருட்களை இரும்பினால் செய்யப்படுவதால் அவை

ஈர்~ ஈரப்பதம் மட்டுமே போதுமானது ஒரு வேளை காற்றில் ஈரப்பதம் அதிகமாக இருப்பின் துருப்பிடித்தலும் இதுவாகவே நடக்கும் துருப்பிடித்தலை எவ்வாறு தடுக்கலாம் இரும்பினால் செய்யப்பட்ட பொருட்கள் oxygen நீர் நீராவியுடன் கவனித்துக் கொள்ள வேண்டும் இரும்புப் பொருள்களின் மீது மெல்லிய படலமாக paint ஐயோ அல்லது grease யோ பூசுவது எளிய முறையாகும் இத்தகைய படலங்களை அவ்வப்பொழுது பூசுவது துரு பிடித்ததை தடுக்கும் எரிதல் காகிதம் எரிதல் வேகமாக நீளும் மாற்றத்திற்கு எடுத்துக்காட்டாகும் ஒரு காகிதத்தை எரிய வைக்கும் பொழுது அதில் இருந்து carbon dioxide நீர்~ நீர்~ நீராவி புகை சாம்பல் போன்றவை பெறப்படுகிறது இந்த பொருட்கள இணைத்து மீண்டும் காகிதத்தை பொருத்த இயலாது எனவே இது நிலையான மாற்றமாகும் தற்பொழுது magnesium நாடார் சந்து ஒன்றினையே வைத்து அந்த நிகழ்வில் எந்த வகையான மாற்றம் என வகைப்படுத்தலாமா நீங்கள் என்ன காண்~ காண்கிறீர்கள் திகைப் பூட்டும் வெண்ணிற உலகில் magnesium நாடா எரிவதைக் காணலாம் எரியும் magnesium நாடாவினை ஒரு கண்ணாடித் தட்டில் நீட்டினால் வெண்ணிறத் தூளாக சாம்பலை சேகரிக்க முடியும் காற்றில் magnesium நாடா எரியும் பொழுது ஒரு magnesium நாடா oxygen னுடன் இணைந்து magnesium oxide என்ற புதிய பொருள் ஒன்று உருவாகிறது magnes~ magnesium oxide என்ற சேர்மம் வெண்ணிற சாம்பல் தூள் போல் காணப்படுகிறது magnesium நாடா oxygen னுடன் இணையும் நிகழ்வில் magnesium oxide என்ற புதிய பொருள் ஒன்று உருவாவதால் இது வேதியல் மாற்றமாகும் பால் தயிராதல் பால் தயிராதல் என்பது மீளாவினைக்கன எடுத்துக்காட்டு என்பதை நாம் அறிவோம் ஏனெனில் தயிரான பின் எம்முறையிலும் மீண்டும் பாலினை பெற முடியாது இது ஒரு வேதியியல் மாற்றமாகும் பால் தயிராகும் இயல்வினை மேலும் அறிவோமா தயிர் ஆதல் என்ற நிகழ்வில் திரவ நிலை பாலானது படிப்படியாக அதன் துகள்களுடன் இணைந்து குழும நிலை பொருளாக சேர்ந்து திடநிலைப் போல் உருவாகிறது ஒரு பாத்திரத்தில் சூடான பாலினை எடுத்துக் கொண்டால் சிறிதளவு தயிரினை சேர்க்கவும் பால் திரிதல் அடைந்து சிறு சிறு திண்ம நிலை குழும்மங்களாக உருவாகும் சூடான பாலில் சிறிதளவு எலுமிச்சைச் சாற்றை ஊற்றியும் பாலினை திரிய வைக்கலாம் ஆனால் அவ்வாறு திரிதல் அடைந்த பெற்ற தயிரின் சுவையும் தன்மையும் சில மணி நேரங்களில் எடுத்துக் கொண்டு இயல்பாக ஒரே தயிரைப் போல் சுவையும் நயமும் இருக்காது உடனடி வீடுகளில் பெற்ற தயிரையும் இயல்பாக உறைந்த தயிரினையும் சுவைத்துப் பார்த்து வேறுபட்டு அறியும் இட்லி மாவு தயாரித்தல் என்பது மீளா மாற்றத்தின் எடுத்துக்காட்டாக என்று ஆறாம் வகுப்பில் படிக்கவும் இருக்கலாம் ஈஸ்ட் மற்றும் சிலுவை சில வகை பாக்ட்ரியாகளினால் சர்க்கரை மீண்டும் சர்க்கரையாக மாற்ற இயலாது எனவே என்பது ஒரு வேதியியல் மாற்றமாகும் சமையல் சோடாவும் எலுமிச்சைசாரும் இணையும் வினை சமையல் சோடா என்பது sodium bi~ sodium bicarbonate எலுமிச்சை சாற்றில் citric அமிலம் உள்ளது இவ்விரண்டையும் கலக்கும் பொழுது ஒரு வேதிவினை நடைபெற்று sodium citrate என்ற உப்புடன் நீரும் carbon dioxide உம் வெளியேறுகிறது இவ்வேதி வினையினை பின்வரும் வார்த்தையை சமன்படுத்தலாம் ஒரு வேதியல் மாற்றம் நெகிழத் தகுந்த காரணங்கள் பட்டாசு வெடித்தல் ஒரு வேதியியல் மாற்றமாகும் சில வகை பட்டாசுகள் சுவற்றில் அடிக்கும் பொழுதும் சில வகை பட்டாசுகளை கடினமான பொருட்களை வைத்து தட்டும் பொழுது வெடிக்கும் எனவே அழுத்தம் தருவதன் மூலம் ஒரு வேதியியல் மாற்றத்தினை உருவாக்கலாம் என்று காண்கிறோம் எலுமிச்சை சாற்றினை சோடா நீரில் ஊற்றும் பொழுது நுரைத்துப் பொங்கி carbon dioxide உருவாவதைக் காண்கிறோம் இது கரைசலும் கலக்கும் முன் நுரைத்து பொங்குதலை எழுவதில்லை எனவே இரு இணையதளம் ஒரு வேதி மாற்றம் நிகழ போதுமானது என அறிவு வேக வைக்காத அரிசியையும் வேகவைத்து சாதத்தினையும் நாம் சுவைத்திருக்கிறோம் அல்லவா இரண்டின் சுவையும் முற்றிலும் வெவ்வேறானவை இந்த எடுத்துக்காட்டில் சமையல் என்ற நிகழ்வு இந்த மாற்றத்திற்கான காரணமாக உள்ளது அரிசியுடன் தகுந்த அளவு நீரினைச் சேர்த்து வெப்பப்படுத்தி வேக வைக்கும் பொழுது அரிசியின் தன்மையையும் சுவையும் முற்றிலும் மாறிவிடுகிறது எனவே வெப்பப்படுதல் என்ற காரணியும் ஒரு வேதி மாற்று நிகழ்ந்த என இருக்கிறோம் சமையலில் வனஸ்பதியின் பயன்பாடு நாம் அறிந்ததே தாவர எண்ணெய்களில் hydrogen சேர்க்கப்பட்டு வனஸ்பதியின் உருவாகிறது nickle platinum அல்லது palladium விநியோகிக்கும் படி பயன்படுகிறது நீர் என்ற வேதிச் சேர்மம் எந்த காரணிக்கும் உட்படாத வரை நீராகவே இருக்கும் ஆனா அந்நீரில் சில துளிகள் அமிலத்தினை சேர்த்து அதனை மின்னர் பகுதி விரிப்புக்கு ஈடு~ ஈடுபடுத்தினால் நீர்பிரிகை அடைந்து hydrogen மற்றும் oxygen வாயுக்களாக மாறுகிறது இந்நிகழ்வின் மூலம் மின்சாரமும் ஒரு வேதி மாற்றம் நிகழ தேவையான காரணி என புரிந்து கொள்ள முடியும் பொருட்கள் கடத்தல் வெப்பம் ஒளி மின்சாரம் அழுத்தம் கொடுத்தல் போன்ற சில காரணிகளால் வேதி மாற்றங்களை உருவாக்க முடியும் என்று தொகுக்கலாம் ஒரு வேதியியல் மாற்றத்தினை சுற்றும் குறியீடுகள் ஒரு சோதனை குழாயில் சிறிதளவு

சுட்ட சுண்ணாம்புடன் calcium oxide நீரினை சேர்க்கும் பொழுது அதிக அளவு வெப்பம் வெளியேறி தெளிந்த சுண்ணாம்பு calcium hydroxide உருவாகிறது இது ஒரு வேதியியல் மாற்றமாகும் சுட்ட சுண்ணாம்பும் நீரின் வினைப்படுவதை அவை இணைதலால் உருவாகும் வெப்பத்தின் மூலம் குறிப்பாக அறிகிறோம் அன்றாடம் நாம் நாம் உணவு பதார்த்தங்கள் சமைக்கிறோம் பாத்திரங்களில் காலியானதும் அவற்றை சத்தம் சுத்தம் செய்கிறோம் ஒருவேளை மிதமான சிறிதளவு உணவு பதார்த்தங்களுடன் பாத்திரத்தை கழுவாமல் மூடிய நிலையில் ஒரு நாள் எடுத்து வைத்து மறுநாள் அந்த பாத்திரத்தை திறந்தால் பாத்திரங்களில் இருந்து துர்நாற்றம் வீசுவதை உணரலாம் ஏனெனில் உணவுப் பொருட்கள் கெட்டுப் போதல் என்ற வேதி மாற்றம் வந்து நிகழ்ந்துள்ளதால்

ஒரு படலம் ஆணி மேல் இருப்பதை காணலாம் துருபிடித்தல் என்பது ஒரு வேதியியல் மாற்றம் என நாம் அறிவோம் இரும்பு ஆணியின் நிற மாற்றம் வினைச்சுற்றும் காரணியாகும் சூடான பாலை எலுமிச்சைச் சாற்றினை கலந்ததால் பால் திரிச்சி தயிராவதை அறிவோம் தயிர் என்ற உருவாவது என்று சூடான பாலுக்கும் எலுமிச்சை சாருக்கும் இடையினை சுட்டு குறியீடாகும் குமிழிகள் வெளியேறுதல் வெப்பம் வெளியேற்றப்படுதல் நிறமாற்றம் மனமாற்றம் அல்லது உருவாவது போன்ற குறியீடுகள்ல அந்த சந்தர்ப்பங்களிலே ஒரு வேதி மாற்றம் நிகழ்ந்துள்ளதை சுட்டுகிறது என தொகுத்து கூறலாம் வெப்ப ஏற்ப்பும் மற்றும் வெப்பஉமிழ் வேதிமாற்றங்கள் இயற்பியல் மாற்றம் போலவே வேதியல் மாற்றம் வெப்ப ஏற்பும் மாற்றமாகவோ அல்லது வெப்பஉமிழ் மாற்றமாகவோ இருக்கலாம் இந்த செயல்பாட்டில அம்மாணவர் soap soap தூளுடன் நீரினை சேர்க்கும் பொழுது வெப்பமாக இருந்ததாகவும் glucose உடன் நீர் சேர்த்த பொழுது குளிர்ச்சியாக இருந்ததாகவும் சொன்னார் அல்லவா magnesium magnesium நாடா எரியும் பொழுது வெப்பமும் ஒளியும் வெளியேறுவதே அதே போல் மரம் எரியும் பொழுது வெப்பமும் ஒளியும் வெளியேறுகிறது இம்மாதிரி வெப்ப மாதிரி வெப்பத்தை வெளியிடும் மாற்றங்களுக்கு வெப்ப உமிழ் மாற்றங்கள் என்று அழைக்கப்படும் சில மாற்றங்களின் பொழுது வெப்பம் உறிஞ்சப்படுகிறது எடுத்துக்காட்டாக

மாற்றம் நிகழும் சில கால இடைவெளிகளின் அடிப்படையில மாற்றங்களை கால ஒழுங்கு மாற்றம் அல்லது ஒழுங்கற்ற மாற்றம்

இப்ப பார்த்தீங்கன்னா நாங்க எங்க family அம்மா family தங்கச்சி family எல்லாமே வந்து கொடைக்கானல் வந்து trip போறோம் அதைப் பத்திதான் இப்ப நான் பேசப் போறேன் அஹ் அங்க பார்த்தீங்கன்னா நாங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா travels ஒரு travels எடுத்துட்டு அதுலதான் வந்து மூணு family யும் வந்து jolly யா enjoy பண்ணிட்டு நாங்க அதுலதான் நாங்க போ~ போகப்போறோம் இப்ப வந்து நாங்க கொடைக்கானல் வந்து போனதுக்கு அப்~ அங்க போயிட்டு ஆஹ் night ஏ வந்து போற மாதிரி night ஒரு four o'clockfive o'clock மாதிரி வீட்டுல இருந்து கிளம்பி அதுக்கப்புறம் வந்து கொடைக்கானல் night அங்க stay பண்ணிட்டு morning தான் வந்து ஒரு அஹ் எல்லா place ம் வந்து சுத்தி பாக்குற மாதிரி அங்கதான் போயிட்டு இருக்குறோம் ஆஹ் இப்ப பார்த்தீங்கன்னா அங்க நாங்க அங்க போயிட்டு எல்லாரும் வந்து தனித்தனியா அவங்கவங்க family க்கு வந்து ஒரு room வந்து arrange பண்ணிக்கிறது arrange பண்ணிட்டு அதுக்கப்புறம் night stay பண்ணிட்டு night உ dinner எல்லாம் முடிச்சிட்டு jolly யா அப்படியே பாட்டெல்லாம் பாடிட்டு எல்லாத்தையும் கலாய்ச்சுக்கிட்டு இப்படி இருக்கிற இது மாதிரி enjoy பண்றது சின்னச் சின்ன வி~ விஷயத்துக்கெல்லாம் ஆஹ் enjoy பண்ணிட்டு family யோட அது ஒரு நல்லாருக்கும் அப்புறம் morning வந்து பாத்தீங்கன்னா morning எல்லாருமே எந்திரிச்சு குளிச்சிட்டு first சாப்பாடு சாப்பாடு சாப்பிட்டு அதுக்கு அப்புறம் jolly யா ஊரெல்லாம் சுத்துறோம் first வந்து பாத்தீங்கன்னா அந்த flowers எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா அங்க எல்லாம் போனோம் அங்க எல்லாம் போயி photoshoot எல்லாம் எடுத்திட்டு flower எல்லாம் பாக்க அழகழகா இருக்கு பூவெல்லாம் பார்க்க பறிக்கலான்னே தோணும் ஆனாலும் நம்ம விடுவோமா அப்பையும் எப்படியாச்சும் நம்ம பறிச்சுருவோம் பறிச்சுட்டு அங்க வந்து எல்லாரும் photo க்கு pose குடுத்துட்டு அங்க குட்டீஸ் எல்லாம் குழந்தை இருக்காங்க என் என் பையன் அப்புறம் சித்தி வீட்டு பையன் அஹ் தங்கச்சி இவங்களை எல்லாம் நாங்க கூட்டிட்டு போனோம் கூட்டிட்டு போயிட்டு jolly ஆ enjoy பண்ணோம் enjoy பண்ணிட்டு அப்புறம் அவங்க குட்டீஸ் எல்லாம் சும்மா இருப்பாங்களா அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டே இருப்பாங்க அவங்களை எல்லாம் ஓடிப்போய் புடிச்சிட்டு விளையாண்டுட்டு அவங்களுக்கு ஏதாச்சு வேணும்ங்கிற things எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அது மாதிரி நாங்க family ஆ enjoy பண்ணோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா photoshoot அங்க மரம்லாம் இருக்கும் பார்த்தீங்களா மரம் எல்லாம் இருக்கும் அங்க அதுக்குள்ள போயி குதிரை சவாரி பண்ணோம் நாங்க என் பசங்க பசங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப jolly ஆ enjoy பண்ணானுங்க அங்கெல்லாம் போய் குதிரை சவாரி எல்லாம் பண்ணிட்டு அங்கேயும் வந்து எல்லாரும் சேர்ந்து வந்து ஒரு photoshoot எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாம் pair ஆ வந்து தனித்தனியா photos எல்லாம் எடுத்துட்டு அஹ் செம jolly ங்க உண்மையாலுமே family யோட போனது அது மாதிரி எல்லாம் enjoy பண்ணோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்க boat ல வந்து travel பண்ணோம் boat ல வந்து பார்த்தீங்கன்னா போறதுக்கே பயமா இருந்தது ஏன்னா தண்ணி நிறைய இருந்தது உள்ளகீது எட்டி குதிச்சுருவோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு feel கூட ஆச்சு ஆனா நல்லாருந்துச்சு அதுல போயி சுத்தி பாத்துட்டு என் பையன் எல்லாம் பாத்தீங்கன்னா குட்டி பையன்தாங்க ஒரு மூணு வயசு மூன்றரை வயசுதான் இருக்கும் சும்மா அவ்வளவு jolly யா கத்தறாங்க அப்டியே எப்படி சொல்றது அவனுக்கு அந்த தண்ணி பார்த்த ஒடனேயே அவ்வளவு குஷி ஆயிட்டாங்க செம்மையா வந்து விளையாண்டான் விளையாண்டுட்டு விட்டா அவனே தண்ணியில நீச்சல் அடிச்சிடுவான் போல அது மாதிரி பண்ணிட்டு இருக்கான் ஆஹ் அதுக்கப்புறம் அதெல்லாம் பார்த்துட்டு சுத்தி பார்த்துட்டு boat ல மாத்தி மாத்தி நம்ம நாமளே cycling பண்ணுவோம் பாத்தீங்களா அது மாதிரிதான்

pedal பண்ற மாதிரி பண்ணி போய் சுத்தி பாக்குறது அதுவும் super ஆ இருந்துச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது அஹ் things நாம கூட நம்ம போனா~ நாம இப்போ வெளிய போனாவே ஏதாச்சும் things வாங்காம எல்லாம் வர மாட்டோம் கண்டிப்பா வாங்குவோம் அங்க போய் தோடு தோடெல்லாம் பார்த்தா பார்க்க செமையா இருக்குங்க எங்க அம்மா எல்லாம் என்னை திட்டுவாங்க உனக்கெல்லாம் இருக்கிறதை பத்தாதா இன்னும் வேணுமா அப்படிங்கிற மாதிரி நான் எங்க அம்மா கிட்ட போம்மா எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் வாங்கனோம் தோடு எல்லாம் பாத்தீங்கன்னா செம்ம செம்மையா இருந்தது எல்லா dress க்கு match ஆகுற மாதிரி தான் வாங்கனது அப்புறம் வளையல் ஆஹ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஏதோ oil மாதிரி ஏதோ வச்சிருந்தாங்க தலைக்கு தேய்ச்சா முடி எதோ நல்லா வளரும்னு சொன்னாங்க அது மாதிரி oil எல்லாம் வாங்கிட்டு

அவன் ஒரு jeep எடுத்துட்டு அவன் அங்கேயே ஓட்ட ஆரம்பிச்சுட்டாங்க பிரிச்சு அங்கேயே ஓட்ட ஆரம்பிச்சுட்டான் அப்புறம் monkey இதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் பார்த்துட்டு விளையாண்டுட்டு இருந்தேன் என் பையன் jolly யா விளையாண்டுட்டு இருந்தான் அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் சரி வெளியே அப்படியே சுத்தி பார்க்கலாம் அப்படின்ட்டு இந்த cycle லாம் ஓட்டுவாங்க பார்த்தீங்களா அஹ் single cycle உ doubles வெச்சு ஓட்டுற மாதிரி அது மாதிரி நானும் என் husband உம் தாங்க ஓட்டனோம் ஒரே comedy ங்க அவரு ஓட்டுறாரு என்னால பின்னாடி உட்கார்ந்துட்டு அமுத்தவே முடியலை ஒரு ஆளை வச்சு ஓட்டிட்டு போனால் எப்படி இருக்கும் அது மாதிரிதான் feel ஆச்சு இருந்தாலும் என் வீட்டுக்காரர்ட்ட கேவலம் கேவலமா திட்டு வாங்கிட்டு cycle லாம் ஓட்டுனோம் நல்லாருந்துச்சு அதுவும் அப்புறம் என் தங்கச்சியும் எங்க மச்சியும் அவங்க ஒரு ஒரு பக்கம் cycle லு அவங்களும் நல்லா ஓட்டிட்டு என் பையன் அவனுக்கு சைக்கிளே ஓட்டத் தெரியாது ஆனா cycle ஒட்டியே ஆகணும் பிடிவாதம் பிடிச்சு அவனும் வந்து cycle வேணும் வேணும்னு சொல்லி அவனுக்கும் சும்மா அவன உட்கார வச்சு நாங்க பக்கத்துல புடிச்சுட்டு அப்படியே அவன் ஓட்டிட்டு இருந்தான் அதுவும் நல்லா இருந்துச்சு அப்புறம் எங்க அம்மா எங்க அப்பா வந்து ஒரு cycle லு அவங்க தனித்தனியா

அப்புறம் ஏம்மா ஆஹ் cycle ஆ ஓட்டிட்டு இருக்குறீங்க கம்முனு இருங்கம்மா கால் வலியோட cycle லாம் ஓட்டுனா எப்படிங்க இருக்கும் சொல்லுங்க அது மாதிரி எல்லாம் நல்லாருந்துச்சு அதுக்கப்புறம் சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா நாங்க வீட்டுல இருந்தே வந்து புளி சாப்பாடு lemon சாப்பாடு இதெல்லாம் வந்து சப்பாத்தி இதெல்லாம் வந்து வீட்ல இருந்தே கொஞ்சம் செஞ்சு கொ~ செஞ்சுட்டு போயிட்டோம்

எல்லாரும் ஒரு plate நாங்க வீட்டுல இருந்தே பாக்கு தட்டா எடுத்துட்டுப் போயிட்டோம் அங்க எடுத்துட்டுப் போயிட்டு ஆளுக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடு எல்லாம் பரிமாறிட்டு side dish எல்லாம் வச்சு சாப்பிட்டுருந்தேங்க குரங்கு வந்துச்சுங்க ஒரு first ஒரு குரங்குதான் வந்துச்சு அதை முடிக்குட்டுட்டோம் அப்புறம் பாத்தா ஒரு ரெண்டு மூணு குரங்கை கூட்டிட்டு வந்துருச்சு கூட்டிட்டு வந்து என் பையன் வச்சு தட்டத்துல வச்சு சாப்பிட்டு இருந்தான் அதை புடுங்கிட்டு ஓடியே போயிருச்சுங்க என் பையனும் சும்மா கத்து கத்துன்னு கத்தறான் அப்படி கத்தறான் ஏதோ கடிச்சு வச்ச மாதிரி அது எங்களுக்கே கொஞ்சம் பயமா இருந்துச்சு ஏன்னா குரங்குன்னா அது ஒரு மாதிரி எல்லாம் பண்ணும் விளையாட்டு இதெல்லாம் பண்ணும் அப்புறம் என் பையன் வச்சிருந்த பால் டப்பாவையும் புடுங்கிட்டு போயிருச்சு

அப்படி இருந்துச்சு நல்லா சுத்தி பார்த்துட்டு சாப்பிடுறதுக்கு பார்த்தீங்கன்னா sweet, chocolate எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரங்க அதும் அந்த chocolate வகையில பார்த்துட்டா ச்சே நம்ம அதை நம்ம அதை விட்டு போறதுக்கு மனசே இல்லைங்க அவ்ளோ chocolate ங்க எனக்கெல்லாம் என் வீட்டுக்காரர் chocolate அ வாங்கி கொடுப்பீங்களா கொடுப்பீங்களாங்கிறேன் கொஞ்சம்தான் சாப்பிடணும் அதுக்கு மேல சாப்புடவே கூடாதுங்குறாங்க என்ன பண்றதுங்க அதுக்கப்புறம் மறுபடியும் எப்படியோ சண்டை போட்டு ஆஹ் பிடிவாதம் புடிச்சுநாச்சு chocolate வாங்கியே ஆகணும்ன்னு நான் நி~ நான் நினைக்கிறேன் ஆனா என் பையன் வாங்கிக்கிட்டான் வாங்கிட்டு chocolate வாங்கிட்டு jolly யா நல்லா சாப்பிட்டு அதுக்கப்புறம் இந்த கேரட்டு, முட்டைகோஸ் அது பச்சை colour ல எல்லாம் வந்து இது இருந்துச்சுங்க இந்த கத்திரி blue color ல எல்லாம் வந்து முட்டைகோஸ் இது மாதிரி எல்லாம் இருந்துச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த fruits வகைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்னென்ன fruits ன்னே நமக்கு பேர் தெரியலைங்க அத்தனை fruits வச்சிருக்காங்க அந்த fruits லயும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் ஒரு கால் கிலோ கால் கிலோ கால் கிலோவே எண்பது ரூபாய் சொல்றாங்க எல்லாத்துலயும் கால் கிலோ கால் கிலோ கொஞ்சம் வாங்கிட்டுங்க அதுலயும் ஒவ்வொரு இது பார்த்தீங்கன்னா நாம சும்மா வருவோமா வாங்குனதுக்கு அப்புறம் ஒ~ ஏதோ ஒண்ணு குடுங்க taste பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு taste லாம் பார்த்துட்டு super ஆ இருந்துச்சுங்க ஆனா என்ன புதுசா சாப்பிடறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது இருந்தாலும் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டோம் super ஆ இருந்தது என் பையன் சும்மா ஓடி ஓடி போறாங்க போய் அதை தூக்குறான் இதை தூக்குறான் அவங்க காண்டு ஆயிருவாங்க போல அப்படி இருந்தது ஆனா உண்மையாலுமே வந்து பாத்தீங்கன்னா super ஆ இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இது sweater அங்க போயி இது dress எல்லாம் எடுத்தங்க என் பையனுக்கு dress எல்லாம் எடுத்துட்டு sweater குல்லா gloves அது இதுன்னு எடுத்தங்க செமையா இருந்துச்சுங்க நல்லா சுத்தி பாத்துட்டு photo தாங்க selfie தான் எங்க போனாலும் selfie selfie ன்ட்டு பயங்கரமா selfie லாம் எடுத்துட்டு தேவையான things அப்புறம் குதிரை சவாரி எல்லாம் போனோம் அதுக்கப்புறம் இந்த bubbles விடுறது அதெல்லாம் வாங்கி செமையா enjoy பண்ணங்க அப்படியே அந்த bubbles லாம் வாங்கி மேல அப்படியே ஊதி பறக்க விட்டோம்னா நமக்கே குழந்தை மாதிரி ஆயிரும் போல அப்படி அவ்வளவு feel ஆச்சு செமையா இருந்துச்சுங்க உண்மையாலுமே family யோட போனா செம்ம entertainment ங்க பயங்கரமா இருந்துச்சு ஆஹ் thank you ma'am இப்ப என்ன சொல்லப் போறேன்னா நம்ம family ஓட போனோம்னா tour அப்படிங்கிறது எவ்வளவு enjoy பண்றேன்னு அஹ் நமக்கு வீட்ல இருந்து தெரியாதுங்க ஒரு family யோட போய் பார்த்தாதான் அந்த சந்தோஷம் நமக்கு எப்படி இருக்குன்னு அது தெரியும்

Hello

Hello சொல்லு தஸ்லிம் எப்படி இருக்க?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 ஹம் நானும் நல்லா இருக்கேன் என்ன பண்ணிட்டிருக்க? நான் சும்மாதான் இருக்கேன் சாப்டியா? ஹம் இப்பதான் சாப்டேன் college போயிட்டு வந்து fever லாம் எப்படி இருக்கு?

ஆஹ் நாளை college க்கு வருவியா? ஆஹ் பாக்குறேன் பாத்து வரேன்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

ஹம் என்ன பண்ணிட்டிருக்க? நான் சும்மா தாண்டி இருக்கேன் நீ என்ன பண்ணிட்டு இருந்த? நான் bore அடிக்குதுனு சொல்லிட்டு சரி சும்மா movie பாக்கலாம் அப்படி சொல்லிட்டு பார்த்திட்ருக்கேன் ஹம் என்ன movie பார்த்த? விஜய்து தான் திருபாச்சி film உ ஓ அது நான் பார்க்கவே இல்லடி இன்ன வரைக்கும்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

ஆஹ் சொல்றேன்

அதுல அண்ணன் தங்கச்சி centiment தான் வரும் full ஆ அவனுக்கு வந்து அதுல அவங்க தங்கச்சின்னா ரொம்ப பிடிக்கும். அது அது starting என்னனா சென்னையில அவங்க sister அ வந்து சென்னையில marriage பண்ணி அதுதான் last உ

last scene அதாவது first scene ல வந்து என்ன ஆகும்னா அவங்க ஊர்ல jolly ஆ இருப்பாங்க

விஜய் தான் hero அதுல அவங்க sister name எனக்கு சரியா தெரியல? ஆஹ் இருப்பாங்கனா அப்பா அம்மா அப்புறம் விஜய் அஹ் அவங்க sister அப்புறம் அவங்க பாட்டி இவங்க தான் இருப்பாங்க அஞ்சி பேர்தான் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து friend ஒருத்தர் இருப்பாங்க close friend ஆஹ்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

city மாரி ஒரு ஊர்ல பண்ணிக் கொடுக்கணும் அப்படின்னு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

அப்ப வந்து பார்க்கும்போது அப்ப அவர பார்க்கும்போது அவர் வந்து ஒரு கிராமத்தில தான் பார்ப்பாரு. அதுல ஒரு கிராமத்தில தான் பையன் பார்ப்பாங்க. ஆனா அந்தப் பையன் வந்து நல்லா எப்படி சொல்றது வெளி~ வெளியல்லாம்ல்ல ஆஹ் அவர கிராமத்தில தான் பார்ப்பாங்க அங்க வந்து அந்தப் பையன் அந்த ஊரு வந்து city மாரி இருக்காது ஆனா நல்ல பையன் நல்ல வேலையில்ருக்கான் அப்படின்னு சொல்வாரு. கல்யாணம் பண்ணி கொடுத்தா உன் தங்கச்சி நல்லா happy யா இருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க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

so அந்த மாதிரி அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க ஏன்ன வந்து சாமியே signa~ சாமியே என்ன வெட்டுங்கனு சொல்ற மாதிரி ஆடு வெட்டுங்கனு சொல்ற மாதிரி சொல்லுவாங்க அது சரி சரி short ஆ சொல்லு கொஞ்சம் ஹம் அப்படி நடக்கும் அப்ப வந்து அங்க விஜய் போவாரு விஜய் போவாரு பார்த்துட்டு வந்து இந்த மாதிரி ஆடு கோழிலாம் வெட்டக்கூடாது இது government rule யே இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க பண்றதெல்லாம் தப்புன்னு சொல்லுவாரு. அப்புறம் வந்து அவங்க வெட்ட மாட்டாங்க ஆஹ் ஆடுலாம் புடிச்சி விட்டுருவாங்க அப்புறம் இவங்களையே வெட்றதுக்காக ஆடு கோழி தான வெட்டக்கூடாது மனுஷங்களை வெட்டலாம்னு யாரும் சொல்லலையே. வெட்டக்கூடாதுனு யாரும் சொல்லலையே சொல்லுவாங்க அப்ப இவங்களையே புடிச்சி வெச்சிடுவாங்க புடிச்சி வெச்சிட்டு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

முஸ்லிமான்னு கேப்பாங்க அப்புறம் வந்து அவங்க முஸ்லிம்ன்னு தெரிஞ்ச உடனே அவங்க இல்ல நாங்க விட்டுரோம் சொல்லிட்டு விட்டுருவாங்க. அதுக்கு அப்புறம் வந்து விஜய்யோட sister இருக்காங்க இல்ல ஆமாம் அவங்களுக்கு வந்து அஹ் அப்புறம் அவங்க friend க்கு வந்து முடி நீட்டா இருக்கும் ஆனா விஜய்யோட sister க்கு வந்து முடி குட்டியோண்டு இருக்கும். so அவங்க என்ன பண்ணுவாங்கனா அவங்க friend வேணும்னே அவங்க முன்னாடி அந்த முடிய இது பண்ணிட்டே காம்சிட்டுருப்பாங்க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

அவங்க sister கிட்ட எடுத்துட்டு வந்து குடுப்பாங்க அப்ப அவங்க குடுக்கும்போது வந்து அவங்க sister ரொம்ப happy ஆ இருக்காங்க ஆனா மறுநாள் morning வந்து என்ன ஆகும்னா அங்க உட்கார்ந்திட்டு அழுதுட்டு இருப்பாங்க அவங்க friend னு நினைச்சு அவங்க சிரிச்சிட்டு இருப்பாங்க பார்த்தா அது அவங்க அம்மாவா இருக்கும்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 பார்த்துட்டு அவருக்கு புடிச்சுரும் அப்போ அவங்க sister பின்னாடியே போவாங்க அவங்க போயிட்டு வீட்டில சொல்லுவாங்க அவங்க sister விஜய்கிட்ட சொன்னவுடனே விஜய் வந்து கத்தி எடுத்திட்டு போவாரு அவங்க வெட்ட வெட்ட போகும்போது அப்ப வந்து நீங்க எந்த ஊரு என்னன்னு கேட்கும் போது நான் சென்னையின்னு சொல்வாரு சென்னை சொன்ன உடனே அது city தானே ரொம்ப பெரிய city தானே so விஜய்க்கு புடிச்சிடும் so அவங்களுக்கே marriage பண்ணி குடுத்துடுவாங்க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 அப்புறம் வந்து அவங்க தங்கச்சிய வந்து super ஆ marriage பண்ணுவாங்க dance எல்லாமே இருக்கும் அந்த marriage ல super ஆ பண்ணுவாங்க அப்புறம் அவங்க தங்கச்சி வந்து சென்னைக்கு கூட்டிட்டு போவாங்க அந்த மாப்பிள்ளை அப்ப விஜய்யும் கூடவே போவாரு அவங்க தங்கச்சி கூடவே போவாங்க அப்ப வந்து அவங்க தங்கச்சிக்கு வந்து அவங்க தங்கச்சி எப்பவுமே வந்து விஜய்யோட shirt தான் போட்டுபாங்க அவங்க அண்ணாவோட shirt தான் போட்டுப்பாங்க அப்போ அவ்ங்க ஊருக்கு போகும்போது வந்து அவங்களோட அண்ணாவோட shirt எடுத்ததிட்டுப் போவாங்க அப்ப அவங்க பாட்டி கேப்பாங்க இப்ப கூடவா இவன் shirt யே போடுவ அப்படி சொல்லிட்டு கேப்பாங்க so அப்புறம் வந்து என்ன நடக்கும்னா ஊருக்கு போயிட்டு அங்க போயிட்டு திரிஷா அப்பதான் திரிஷா வருவாங்க heroin entry ஆவாங்க அப்பதான்

heroin னி வந்து திரிஷா அப்போ அங்க போயிட்டு திரிஷாவ பார்ப்பாங்க அப்புறம் அவங்க கிட்டயும் பேசுவாங்க ஆஹ் அதுக்கப்புறம் என்ன நடக்கும்ன்னா ஆஹ் விஜய் வந்து கொஞ்சம் அஹ் ஒரு two or three week அங்க இருப்பாங்க அப்ப வந்து அங்க ஒரு சண்டை நடக்கும் இப்ப most ஆ rowdy லாம் இருப்பாங்கல்ல எல்லாத்துலயுமே rowdy இருப்பாங்க so சென்னையில வந்து அது four place ஆ பிரிச்சிட்டிருப்பாங்க ஒரு இந்த ஒரு place க்கு வந்து இவரு அவருதான் head ஆ இருப்பாரு இன்னொரு இடத்துக்கு வந்து இன்னொருத்தர் head ஆ இருப்பாரு இன்னொரு இடத்துக்கு இன்னொருத்தர் அந்த மாதிரி four place ஆ இருக்கும் அங்க ஒவ்வொருத்தர் head ஆ இருப்பாங்க அங்க அப்போ அதுல ஒருத்தர் வந்து ஒருத்தர வந்து அடிக்கும்போது விஜய் மேல நின்னு பாப்பாரு அந்த பட்டாசு அப்படி சொல்லிட்டு

ஆஹ் அப்போ அது நடக்கும் அப்ப வந்து அதுக்கப்புறம் வந்து அந்த hotel ல ஏதோ வேலை செய்யற மாரி தான விஜய்யோட தங்கச்சி புருஷன் வந்து canteen வெச்சிட்டிருப்பாங்க college ல அப்ப அங்க வேலை செய்யும்போது அப்ப இன்னொரு இன்னொரு இடத்துல இன்னொரு place ஓட அஹ் head இருப்பாங்க இல்ல அவங்க வந்து ஆஹ் அவங்களோட தம்பி வந்து அந்த college ல இருப்பாங்க அவங்க ஏதோ போய் கேட்கும்போது காசில்லாமல் கேப்பாங்க so அதுக்கு அவரு என்ன பண்ணுவாரு காசில்லாம குடுக்கமாட்டேன் இங்க வந்து rowdy பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு principal sir கிட்டசொல்லிடுவாங்க போயிட்டு college principal கிட்ட அப்ப அவரு என்ன பண்ணுவாரு போய் அவங்க அண்ணா கிட்ட சொல்லி அவ்ங்க அண்ணா வந்து விஜய்யோட வீட்டு விஜய்யோட sister வீட்டுக்கு போயிட்டு அங்க அவங்கள வந்து அவங்க husband அடிப்பாங்க